நான் எதுக்காக உங்ககிட்ட saturday leave ஆஹ் இல்ல working day ஆன்னு கேட்டேனா sometimes நான் friday free ஆ இருப்பேன்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 ஹம் okay sir okay அதுக்கு தான் sir நான் உங்கக்கிட்ட first ஏ கேட்டேன்.

அதுக்கு தான் sir உங்ககிட்ட first ஏ கேட்டேன். sunday வர முடியலன்னா கூட saturday வர மாதிரி. okay ma'am நான் கவனிக்கல ma'am, கவனிக்கல. okay ma'am, okay ma'am உங்களுக்கு வந்து இப்ப எங்க office எங்க office staff number வேணுமா ma'am? ஆஹ் wait பண்றீங்களா okay, okay ma'am. eight double two

zero two four ma'am, name வந்து வேணி.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

ஆமா ma'am. வேணி அவங்க தான் office ல இருப்பாங்க. நாகர்கோவில் collector office பக்கத்துல உள்ள office ல வேணி தான் இருப்பாங்க. so வேணிக்கிட்டக்கூட எல்லா details உம் கேட்டுக்கோங்க. okay sir okay okay ma'am, okay. okay ma'am வேற ஏதாச்சும் doubt இருக்குதா ma'am? இப்போதைக்கு எந்த doubt உம் இல்ல, office க்கு வரும்போது எதும் doubt னா கேக்குறேன். okay ma'am உங்களுக்கு வந்து நீங்க இப்ப car எடுத்தாச்சு அப்படித்தானே? ஆமா sir car எடுத்ததனாலதான் sir உங்ககிட்ட வந்து car insurance பத்தி கேக்குறதுக்கு தான் sir call பண்ணேன்.

okay வா.

ma'am அப்பறம் வந்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் insurance பண்ணனுமா ma'am. car insurance பண்றதுன்னு okay ma'am okay car insurance போட்டுடலாம ma'am நீங்க வந்து ஆஹ் ஆஹ் next week ல நீங்க வருவீங்க அப்படித்தானா? next week இல்ல sir. இந்த week ல தான் sir friday evening வரேன். இந்த week ல வருவீங்க அப்படி தானே, okay ma'am இந்த week ல வந்து visit பண்ணுங்க ma'am நம்ம office க்கு வந்து எல்லா details ம் குடுத்துருங்க. அவங்க வந்து neat ஆ apply பண்ணிகுடுத்துருவாங்க. okay வா okay ma'am அவங்க எல்லா help ம் உங்களுக்கு பண்ணி எல்லாமே பண்ணிதந்துருவாங்க okay வா? okay ma'am, okay வேற உங்களுக்கு என்னென்ன certificate லாம் சொல்லிட்டேன் என்னென்ன கொண்டு வரணும்னு அது எல்லாத்தையும், proper ஆ, correct ஆ கொண்டுவந்துருங்க.

எப்படி ma'am எல்லாத்துலையும் நீங்க எல்லாம் கேட்ட எல்லாமே ரெண்டு copy போதுமா இல்ல extra additional ஆ உங்களுக்கு வேணுமா? ரெண்டு, ரெண்டு copy போதும் ma'am ரெண்டு, ரெண்டு copy போதும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ma'am okay வா

ஆஹ் Hello சொல்லுங்க Ma'am இது State Bank நீங்க யாரு? Bussiness Loan க்கு அவ்வளவு சீக்கிரத்தில் எல்லாம் கிடைக்காதே Ma'am First நீங்க என்ன Bussiness பண்றீங்கனு நாங்க Check பண்ணுவோம் Ma'am. அதான் நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? என்ன Bussiness பண்ணலாம்னு இருக்கீங்க? உம் சரி Ma'am அதான் துணிக்கடைக்கு உங்களுக்கு Loan தரலாம் Ma'am ஆனா Amount வந்து உங்களுக்கு இப்போ நீங்க வந்து Work பண்றீங்களா? எப்படி?

ஓ இது எல்லாம் எந்த Office ல எவ்வளவு Salary வாங்குறாங்க? உம் சரி Ma'amFifty Thousand ஆ உங்களுக்கு வேற நீங்க எதாவது Work பண்றீங்களா? இல்லனா இதுதான் நீங்க தான் Bussiness வச்சி நடத்த போறீங்களா? உம் ஓ சரி Ma'am ஆனா ஐம்பதாயிரம் ரூபா Salary க்கு எல்லாம் Amount கம்மியா தான் Ma'am கிடைக்கும் பரவா இல்லையா? Ma'am உங்களுக்கு இப்போ எவ்வளவு தேவைப்படுது? Two Lakhs உம் Okay Ma'am Two Lakhs வேணா தரலாம். உம் Five Lakhs க்கு இந்த Salary க்கு வாய்ப்பில்லை Ma'am. ஒரு Two Lakhs வேணா கிடைக்கும். Ma'am இப்போ Procedure னா உங்களுக்கு இப்போ வந்து நீங்க என்ன Bussiness வச்சி நடத்த போறீங்க? எங்கே நடத்த போறீங்க? முதல்ல? இப்போ Bussiness ஏ நடத்துனா? உம் ஓ சரி Mam அது வந்து உங்கள் சொந்த கடைதானா? இல்ல Rent க்கு எடுத்து ஓ சரி Ma'am அப்போ நான் வந்து பாக்கணும் Ma'am அந்த கடைய வந்து Check பண்ணிபாத்துட்டு நாங்க வந்து இங்க தான் நீங்க Bussiness தொடங்க போறீங்களான்னு விசாரிப்போம். Correct ஆ விசாரித்து விட்டு இப்போ உங்களுக்கு Amount போட்டு தரதற்கு பாப்போம். அதுக்கான Procedure வந்து என்னனா? First வந்து உங்களோட அந்த Rent க்கு எடுத்த அந்த கடையோட ஒரு Receipt வேணும் Ma'am. அது என்னன்னு சொல்லுவாங்க? அந்த இடத்தோட ஒரு பத்திரம்ன்னு ஆமா Ma'am ஆமா ஆமா அவங்ககிட்டிருந்து நீங்க வாங்கிட்டு வரணும் Ma'am. அப்புறம் வந்து ஆஹ் அப்புறம் வந்து அந்த Pay Certificate உங்க Husband ஓட Pay Certificate எடுத்துட்டு வரணும்.

Pan Card அப்புறம் Bank Passbook இங்க இதோட Bank Passbook பிறகு இந்த மாதிரி Details எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்துருங்க Correct ஆய்ட்டு. ஆஹ் இத கொண்டு வந்தீங்கனா First அது கூட ஒரு Form வந்து Fill பண்ணி கொடுக்கப்படும் Ma'am நீங்க எல்லாம் Fill பண்ணிட்டு இதுல Original லும் Original வந்து Check பண்றதுக்கு. Xerox வந்து இங்க குடுக்குதற்கு வேணும் Ma'am அதனால Xerox உம் எடுத்து வச்சிக்கோங்க. Photo கொண்டு வாங்க உங்க Husband ஓடதும் உங்களோடதும். ஆஹ் சரி Ma'am அது வந்து நீங்க போடலாம். ஆனா நீங்க கையெழுத்து போடுவீங்கல்ல Nominee கையெழுத்து அது போட்டுகளாம். அது அந்த Procedure வந்து Mostly இருக்கு Ma'am. இது தான் உங்களோட Procedure. First இத கொண்டுட்டுவந்து First வந்து நாங்க இத தந்து Form Fill பண்ணி குடுத்த உடனே நாங்க வந்து Verify பண்ண வருவோம். உங்க இடத்துக்கு வந்துட்டு அங்க Check பண்ணி பார்த்துட்டு இங்க தான் அவங்க Bussiness பண்ண போறாங்கலன்னு பாத்துட்டு எவ்வளவு Amount உங்களுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் பாப்போம்.

உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்தில Loan போட்டு தரலாம் Ma'am. இப்போ நீங்க எங்க Ma'am உங்களோட Native வந்து எங்கே Ma'am? நீங்க வந்து இப்போ Kanniyakumari ல தான் இந்த Bank ல நீங்க Account வச்சுருக்கீங்க. உங்களுக்கு Native வே இங்க தானா இல்ல எப்படி?

ஆஹ் சரி Ma'am அப்போ நீங்க என்ன பண்றீங்கனா நீங்க இப்போ இருக்குறத இப்போ இங்க தான் இருக்கீங்களா? இல்ல Work பண்றதுக்காக வேறு எங்கயாவது இருக்கீங்களா? ஆஹ் அவங்க இப்போ இங்க இல்ல அதான Ma'am?

எப்போனா? Next Week ல தான் Ma'am இப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த Week வரதாக இருந்தா வாங்க. இல்லனா Next Week வாங்க உங்களுக்கு நா முடிச்சி தரலாம். எப்போ நீங்க வந்து Next Week வரீங்களா? உம் இந்த Christmas க்கு Christmas க்கு முந்தய வாரம் அந்த வாரம் Christmas நடக்கும் ல அந்த வாரத்தில் தான் Mam இதில் வந்து நீங்கள் வந்து FirstFirst இந்த அந்த இடம் Rent க்கு எடுத்திருப்பீர்கள் அல்லவா அங்கே வந்து ஓர் Receipt மாதிரி அவர்களிடம் கேட்டு வாங்குங்கள் அவர்கள் அவர்கள் தந்து இருப்பார்கள் அல்லவா அவர்களிடம் இருந்து வாங்கி எங்களிடம் கொண்டு வந்து தரவேண்டும் அப்புறம் வந்து உங்களுடைய உங்கள் Husband உடைய அந்த Aadhar ID அதற்கு அப்புறம் அந்த Voter ID அந்த Pan Card அந்த Bank Passbook அவர்களுடைய எல்லாம் எல்லாமே Original உம் வைத்து கொள்ளுங்கள் Xerox உம் வைத்து கொள்ளுங்கள் Pan Card இருக்கிறதா Mam

அப்படியா அப்பொழுது அவங்களுக்கு உடையது எல்லாமே கண்டிப்பாக வேண்டுமே Mam அதற்கு நீங்கள் Apply செய்துள்ளீர்களா இதற்கு முன்னாடி ஓ சரி Mam அப்பொழுது அவர்களுக்கு அவர்களுக்கு வந்து ஓர் நீங்கள் Apply செய்திடுங்கள் ஆஹ் இது Pan Card எப்படி என்றால் First வந்து நீங்கள் இது வந்து Computer Centre ஓ இல்லை வந்து எங்கயாவது சென்று கொடுத்தாலே போதும் AadharAadhar Number ல் Aadhar ID ல வந்து உங்களுக்கு Number இருக்கும் Phone Number இப்பொழுது என்ன Number நீங்கள் கொடுத்துள்ளீர்களோ அந்த NumberSim உங்களிடம் இருக்கனும் கண்டிப்பாக இருக்கனும் இருந்தால் தான் OTP அந்த Number வரும் உங்களுக்கு அந்த Number அந்த Number தான் Main நமக்கு Pan Card வருவதற்கு அந்த Number தான் Main அது அந்த Number இப்பொழுது உங்களிடம் இருக்கிறதா

ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அந்த Number இதாக இருக்கனும் அப்படி இல்லை என்று வையுங்கள் அந்த Number இப்பொழுது உங்கள் கையில் இல்லை என்றால் நீங்கள் இப்பொழுது இருக்கிற Number வந்து Add செய்ய வேண்டும் முதலில் Aadhar Card ல் அது Add செய்து விட்டு தான் இதற்கு Apply செய்ய வேண்டும் Reject என்றால் எது Mam

ஆஹ் சரி Mam ஆமாம் ஆமாம்

அதையும் முடித்து விட்டு தான் உங்களுக்கு ஓர் அதற்கான எல்லாமே Correct ஆகா இருந்தது என்றால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் ஓர் வாரத்தில் உங்களுக்கு Loan போட்டு தரலாம்

ChritmasWeek லையும் உங்கள் இஷ்டம் Mam உங்களுக்கு எப்பொழுது Loan தேவைப்படுகிறதோ அதற்கு முந்தைய அதற்கு முந்தைய கொஞ்சம் முன்னாடியே வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு LoanCorrect ஆகா கிடைக்கும்

ஆஹ் சரி Mam ஆனால் இப்பொழுது உங்களுக்கு Business Loan என்றால் எந்த மாதிரி Business தொடங்கலாம் என்று இருக்கிறீர்கள்

ஓ சரி Mam ஆமாம் ஆமாம்

Three Lakhs வரும் Mam ஆனால் வந்து இந்த Salary தான் எனக்கு இடிக்கிறது அது இப்பொழுது ஐம்பதாயிரம் தான் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் சரி போட்டு தரலாம் Mam பிரச்சனை இல்லை நீங்கள் Correct செலுத்தி விடுவீர்களா

சரி Mam சரி Mam அப்பொழுது சரி Mam நான் போட்டு தருகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது வந்து நாங்கள் Loan தருவது எப்படி என்றால் Correct ஆ உங்களுடைய யாராவது ஓர் ஆள் வந்து இந்த Business Loan க்கு வந்து Sign போடுவது வேண்டும் ஓர் பெரிய உங்கள் ஊரில் வந்து பெரிய Position இல் இருப்பார்கள் அல்லவா அந்த

Okay Mam அப்பொழுது அவர்களையே அழைத்து கொண்டு வாருங்கள் சரி Mam எதாவது ஓர் ஆள் யாராவது ஓர் ஆள் பெரிய ஆள் மட்டும் அழைத்து கொண்டு வாருங்கள் அவர்கள் Sign மட்டும் போடுவதற்காக அது முடித்து விட்டு உங்களுக்கு எப்படி என்றால் நீங்கள் வந்து Loan எடுத்தீர்கள் என்றால் எங்களுக்கு Correct ஆ மாதம் மாதம் நீங்கள் என்றைக்கு Loan எடுக்கிறீர்களோ அதற்கு அடுத்த நாள் வைத்து தான் உங்களுக்கு Loan செலுத்த வேண்டியது வரும் அதற்கு அடுத்த நாள் வைத்து என்றால் அடுத்த மாதத்திற்கு அதே Date க்கு அடுத்த நாள் நீங்கள் Loan எடுத்த அடுத்த நாள் செலுத்த வேண்டும் அப்பொழுது நீங்கள் Correct ஆ செலுத்த வேண்டும் ஓர் Due வந்து ஓர் மாதம் வந்து உங்களுக்கு இது ஆனால் கூட உங்களுக்கு வந்து Penalty என்று இருக்காது இந்த வட்டி மாதிரி போடுவார்கள் கொஞ்சம் கொஞ்சம் வட்டி போட்டு Increase ஆகிக்கொண்டே இருக்கும் அது வந்து நீங்கள் அந்த அளவிற்கு நீங்கள் செல்ல மாட்டீர்கள் என்று நினைக்கிறன் அதே Date க்கு செலுத்த வேண்டும் அப்படி சொல்லி தான் நாங்கள் தருவோம் அது ஒவ்வொரு நாளும் இப்பொழுது நீங்கள் சில Time வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் Late ஆகா செலுத்தி இருப்பீர்கள் இப்பொழுது ஐந்தாம் தேதி செலுத்த வேண்டியது வந்து பதினைந்தாம் தேதி செலுத்துகிறீர்கள் என்று வைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் AmountIncrease ஆகும் Mam இது வந்து இல்லை MamPenalty க்கு இல்லை Mam இது வந்து எங்களுடைய Bank உடைய Procedure அது எல்லாம் சொல்லி தான் நாங்கள் வந்து Loan தரவே செய்வோம் ஏனால் நாங்கள் வந்து இது நாங்கள் உங்களுக்கு விட்டு கொடுத்தோம் என்று வையுங்களேன் எல்லாரும் அதே மாதிரி செய்து விடுவார்கள் சரி அவர்கள் இப்படி செலுத்துகிறார்கள் நம்மளும் இப்படி பதினைந்தாம் தேதி செலுத்துவோம் அந்த மாதிரி ஆகி விடுவார்கள் அப்படி நாங்கள் யாருக்குமே விட்டு தருவதில்லை Mam எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமமாக தான் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம் அதுனால் தான் சரி அப்படி Penalty போட்டு Penalty என்று இல்லை வட்டி வட்டி என்றால் கொஞ்சம் கொஞ்சம் Add ஆகும் ஓர் இருபது ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி Add ஆகிக்கொண்டு இருக்கும் உம் ஓர் DateDelay ஆனால் கூட Fine உண்டு Mam

இப்பொழுது அது பிரச்சனை இல்லை Mam இல்லை Mam இப்பொழுது நான் வந்து உங்களுக்கு நான் இப்பொழுது உங்களுக்கு தருகிறேன் என்று வையுங்களேன் இப்பொழுது நான் வந்து இந்த வேலையை விட்டு நீங்கும் பொழுது வேறு Manager வருவார்கள் அவர்கள் வந்து இதை செய்ய Follow வேண்டும் என்று அவசியம் கிடையாது ஆமாம் அதற்க்காக தான் சொல்லுகிறேன் நீங்கள் Correct ஆக செலுத்தி பாருங்கள் எதற்கும் நான் இப்படி Pending போடாமல் நீங்கள் செலுத்தி கொண்டு இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யார் வந்தாலும் உங்களுக்கு பயமே இருக்காது

ஆமாம் Mam correct தான் Mam சரி

சரி Mam சரி Mam இப்பொழுது ஓர் பிரச்சனையும் இல்லை நான் வந்து உங்களுக்கு மூன்று லச்சமாகவே போட்டு தருகிறேன் Mam நீங்கள் Correct ஆ மட்டும் செலுத்தி விடுங்கள் Okay ஆ நான் உங்களுக்கு Timing வந்து சொல்லுகிறேன் இந்த மூன்று நாள் Time கொடுங்கள் Loan எடுத்து மூன்று நாள் Time க்கு போடுங்கள் அதற்கு உள்ளே செலுத்துவார்கள் பார்ப்போம் என்று சொல்லி Okay ஆ உம் Okay Mam நீங்கள் வந்து ஆஹ் Okay Mam சரி Mam

நமக்கு வெளிய இருந்து நம்ம ஊருக்கு வர முடியாம, நம்ம வந்து நம்ம ஊர்ல இருந்து வெளியூருக்குப் போக முடியாம, ஒரு சனம் இல்லனா ஒரு ஆள பாக்க போக முடியாம, ஒரு வீட்டுல வந்து ஆஹ் ஒரு ஆளுக்கு கூட சேர்ந்து பேச முடியாம, அப்படி வந்து நம்ம நிறைய கஷ்டப்பட்டோம் lockdown ல. அந்த time ல வந்து ஊரடங்கு கொண்டு வந்த time ல வந்து நெறைய பேரு வீட்டை விட்டு வெளியேவே போகமாட்டாங்க. வெளிய போகாம நமக்கு வந்து தேவையான சாதனங்களை கூட வாங்க முடியாம அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம். உம் அந்த time ல வந்து Lockdown time ல வந்து நாம என்ன தெரியுது. இந்த சாப்பிடக்கூட வழியில்லாம அவ்ளோ தூரம் ஒரு வேலைக்கு போக முடியாம. வேலை பாக்க முடியாம எல்லாருமே இப்ப வந்து என்ன சொல்றது, IT Field ல இருக்கறவங்க எல்லாருமே வீட்டுல இருந்து work பண்ணலாம். அதேபோல இந்த இது Teachers, Government வேலை உள்ளவங்களுக்கு எல்லாமே வீட்டில இருந்தாலும் salary கிடைச்சிடும். ஆனா வந்து, என்ன சொல்றது இந்த கடை வெச்சிருக்கிறவங்க, இந்த business பண்றவங்க அப்படி நிறைய பேருக்கு வந்து நிறைய loss ஆச்சு அந்த time வண்டி வச்சிருக்கிறவங்க வண்டி வச்சிருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. என்னன்னா. இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு ஒரு சவாரி கொண்டு போக முடியாது எடுத்துட்டு போக முடியாது. அப்படி வச்சு அப்படி பாத்தா அப்டியே வெச்சிட்டா இதுல வந்து ரொம்ப அடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதேபோல இன்னொன்னு என்னன்னா நம்ம ஊர்ல வந்து நம்ம என்னாயிருக்கோம்

ஒரு கிலோமீட்டர் தொலைவில வழியில வச்சிட்டு நாம பாக்கணும் அப்படிங்கறது வந்திட்டு சின்ன பிள்ளைங்களிருந்து பெரிய ஆளு ஆளுங்க வரைக்கும் என்ன சொல்றது உடம்பு சரியில்லாம வந்து அந்த time ல சாதா ஒரு காய்ச்சல் இருமல் வந்தாலும் கொரோனாதான் அப்படின்னு சொல்லி lockdown ல ஒரு இடத்தத்தான் நாம பாக்கவும். இப்ப ~ஒரு ~ ஒருத்தருக்கு காய்ச்சல் இருமல்னா நாம ஒரு இடத்துல இருந்து ஒருத்தரப் பாக்க போகணும்னா. பாக்க போக முடியாது நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த time ல அதேபோல இன்னோன்னு என்னன்னா வெளில இருந்து அந்த கொரோனா பரவுற time ல வந்து வெளில இருந்து உள்ள வாரதுக்கு யாராலுமே முடில எல்லாருமே என்னது அவுரவுறு இருக்கிற இடத்தில அவுரவுறு இருக்க வீட்டுக்குள்ள அப்பிடிதான் இருந்தாங்க எல்லாம் lockdown ல யாருமே வெளில வரல அப்பிடினு சொல்லலாம். அதேபோல ஆஹ் இந்த என்ன சொல்றது

middle class family இவங்கதான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த ஆனா சாப்பாடு வந்து எல்லாருக்குமே தான் கிடைக்கல நிறையா பேருக்கு சாப்பாடு இல்லமா அந்த நேரத்துல வந்து நிறையா பேரு நிறையா பேரு help பண்ணாங்க நிறையா பேரு இருந்தும் help பண்ணாம help பண்ணாத ஆளுக்களா இருந்தாங்க எப்பிடினா நாம இப்ப இனி உள்ள காலத்துல வந்து நாம என்ன சொல்றதுனா நாம என்ன சொல்றதுனா ஆஹ் இது lockdown லாம் வந்திருச்சுனா இனி வந்து நாம வந்து தாக்கு பிடிக்க முடியாது அப்பிடிங்கிற அளவு அந்த lockdown ல வந்து வந்திட்டு போயிட்டு. உடம்புல வந்து எந்த ஒரு Health ம் நமக்கு இருக்காது அப்பிடினு சொல்லலாம் அதேபோல

அவ்ளோ கொரோனா வந்து பரவிட்டு எவ்ளோ போலீஸ்காரங்க எவ்ளோ பேர் இறந்தாங்க அதுல நிறையா பேரு நாம சொல்ல முடியாத அளவுக்கு ஆஹ் இறந்தாங்க ஒவ்வொருத்தரும் பயந்து பயந்து தான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டே இருந்தாங்களே தவிர lockdown ல யாருமே சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்பிடினு சொல்ல முடியாது நிறைய பேரு வீட்டிலே இருந்ததால புரிதல் அப்பிடி இருந்துச்சு இப்ப husband and wife ல உள்ள வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருந்துன்னா அது வந்து சரியாச்சு அந்த time ல அப்பிடினு சொல்லலாமே தவிர வேற எல்லாமே கஷ்டம் தான் ஒரு வேலை கூட பாக்க முடியல அப்பிடினு நினைக்கிற நேரம் கஷ்டம் தான் நிறைய பேரு வந்து என்னது கொரோனானு பிள்ளைங்கள தனிமைப்படுத்துனும்னா பெற்றோர்களும் பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் ஆயிருமோன்னு சொல்லி விஷத்தை குடிச்சவங்க எல்லாம் அப்படி நிறையா இருந்துச்சே தவிர இந்த lockdown ல ரொம்ப கஷ்டப்பட்டுடோம் நாம ஒரு மூணு நாளு வருஷம் ஒரு ரெண்டு வருஷமாவது ரொம்ப கஷ்டப்பட்டுடோம் இப்பவும் கொரோனா பரவிட்டு தான் வருது அப்பிடினு சொல்றாங்க கொரோனா வாரதுனால என்னவோ தெரில, நமக்கு lockdown வந்தா நமக்கு சாப்டறதுக்கா சம்பாதிச்சு வைக்கணும் அப்பிடினு இப்ப எல்லாருக்குமே புரிஞ்சிட்டு இன்றி உள்ள காலத்துல. இன்டி உள்ள உம் இதுல வந்து நமக்கு தெரில இப்பிடி எல்லாம் நோய் வரும் இப்பிடி எல்லாம் நாம வீட்டுக்குள்ள இருப்போம் அப்படீனு என்னைக்குமே நமக்கு தெரில ஆனா இப்ப அப்பிடி எல்லாம் இல்ல இப்ப வந்து சரி okay அப்பிடினு சொல்லி இதாயிட்டு. அப்பிடினு சொல்லலாம் அதேபோல இன்னோனு என்னன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம பிள்ளைங்கள நாம பார்த்துருக்குறோம், வளர்த்துருக்குறோம். நம்ம பிள்ளைங்கள வந்து correct ஆ வச்சிக்கணும் ~ பிள்ளை ~ பிள்ளைங்க கொஞ்சம் வந்து வளர்த்து நம்ம வெளிய ஊர்ல படிக்க போய்ட்டு நம்ம இடத்துக்கு வர முடியாம எத்தரையோ பிள்ளைங்க எத்தரையோ பிள்ளைங்க அப்பிடி அவஸ்த பட்டாங்க பெற்றோர்கள் அழுதாங்க எங்க பிள்ளைங்கள lockdown அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்துருங்க அப்பிடினு சொல்லி அழுதாங்க. அப்பிடியெல்லாம் நடக்குது நடந்துச்சு அந்த time ல அது எல்லாம் வந்து நமக்கு news ல பார்கையில ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எத்தனை நாள் lockdown எத்தனை நாள் இது அப்படினு சொல்லி நமக்கு பாத்து தான் நமக்கு தெரியும். வீட்ட விட்டு வெளிய வர முடியாது. ஒரு சாதனம் வாங்க முடியாது. சாப்பிடும்னா சாப்பிடற பொருள் வாங்க முடியாது. அப்படித்தான் இருந்துட்டே இருந்ததே தவிர அதேபோல மணிக்கு ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க. இத்தன மணியில இருந்து இத்தனை மணிவரை ~ காய் ~ காய்கறிக்கடை open ஆனா அந்த காய்கறி கடையில இருக்கவங்களுக்கும் கொரோனா வந்திடுமோ என்னமோ தெரியாது. ~ நம்ம வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு ~ வர அந்த.

சென்னையில் இருந்து இங்க வர முடியாம எத்தரை பேரோ தடுமாற்றம் அப்படியெல்லாம் இருந்துச்சே தவிர யாருமே இது நல்லா நல்லா வாழ்ந்தாங்க இருந்தாங்க அப்பிடினு நமக்கு சொல்ல முடியது அதேபோல

அப்பிடித்தான் நாம இருந்துட்டே இருந்தோமே தவிர யாருமே நல்ல விதமா இருந்தாங்க அப்பிடினு யாரையுமே நாம சொல்ல முடியாது. அதேபோல சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த Time Conceive ஆ இருந்தவங்களுக்கு எல்லாமே lockdown நமக்கு Hospital க்கு கூட்டிட்டு போக முடியாது. அதனால Doctor ல கிட்ட வந்து நாம என்னது ஆஹ் first நாம வந்து அவங்கள அங்கிருந்து நாம அவங்க சொல்றத நாம சாப்ட்டுட்டு இருந்தோம் அப்பிடினு சொல்லலாம் அப்பிடித்தான் சாப்ட்டுட்டு இருந்தோம் நமக்கு தேவையான உம் அதாவது சாப்பாடுனாலும் சரிதான் எதுனாலும் அஹ் டாக்டர் வந்து அஹ் contact பண்ணி மட்டுமே நமக்கு பாக்கிய நிலவர வரைக்கும் வந்துச்சே தவிர நமக்கு வந்து ஒரு ஆளு போய் பாக்கணும் வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே நமக்கு முடியல. அதேபோல இறந்த வீட்டுக்குகூட போக முடியாத நிலைமை. ஏன்னா lockdown ல போக கூடாது. போனா கொரோனா வந்துரும். அது ஒருத்தருக்கும் வந்துரும் அப்படியே சொல்லியே பயந்தே வெளிய போக மாட்டாங்க. நாம வெளிய போயிட்டு வாரவங்களுக்கு உள்ள வாரவங்களுக்கு. மஞ்ச தண்ணி ~ கால்ல ~ கால், கை soap போட்டு கழுவிட்டு, மேல கழுவிட்டு, குளிச்சிட்டுத்தான் உள்ள வரணும் அப்படினு சொன்னோம். அதேபோல இடைவெளி விட்டு தான் இருக்கணும். அப்படின்னு நாம இருந்தோம். எல்லாருமே இடைவெளி விட்டு தான் அப்படி தான் இருந்தாங்க. யாருமே அந்த time ல வந்து பயந்து பயந்து ஒவ்வொருத்தருக்கும் உயிர் பயம். நம்ம நம்ம இருப்போமா நம்ம சாவமா நம்ம இருப்போமா நம்ம சாவமா யாருக்குமே தெரியாது. அதேபோல mask எல்லாருமே mask வச்சு தான் மடிச்சாங்க. ஆனா mask வச்சு ஒரு நாளுமே நாம மடிக்க கூடாது. என்னைக்குமே நமக்கு mask இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கணுமே தவிர mask வந்து நாம வச்சது என்னைக்குமே மடிக்க கூடாது. mask வச்சா நமக்கு வந்து. அந்த நோயிலிருந்து மட்டும் இல்ல நமக்கும் ஏதாவது ஒரு இது இருந்துச்சுனா நாம அடுத்தவங்கள் கிட்ட அந்த இது வந்து ஒட்டாது. நாம அதுக்கு தகுந்து நாம வாழலாம். அப்படின்னு சொல்லலாம். அந்த lockdown ல தான் mask கே நிறைய பேருக்கு தெரியும். ஆனா நிறைய பேருக்கு mask னா என்னன்னு தெரியாத இதுவும் உண்டு. ஆனா இப்ப யார்ட்ட கேளுங்க ஒரு சின்ன பிள்ளைட்ட கேட்டா கூட mask வந்து நமக்கு கொரோனா வராம இருக்க lockdown நமக்கு வராம இருக்க நாம வந்து mask அணியணும். அப்படினு பிள்ளைங்க வரைக்கும் இப்ப உள்ள பிள்ளைங்க வரைக்கும் தெரியுது. அதனால இன்னும் உள்ள காலத்துல வந்து நாம வந்து கொரோனாவ கட்டுப்படுத்துனும்னா நாம வந்து இடைவெளியை கடைபிடிக்கனும், நாம வந்து ஒரு என்ன சொல்றது correct ஆனா முறையில இருந்தா நமக்கு அந்த நோயே வராது அப்படின்னு சொல்லலாம். நாம சாதா இருமல், சளி வந்தாலே இப்ப நாம என்ன நினைக்கிறோம் கொரோனாதான் வந்துட்டோ அப்படி தான் நினைக்கிறோமே தவிர யாருமே அந்த lockdown ல நாம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் நாம் இப்படி எல்லாம் வாழ்ந்தோம் இப்படி எல்லாம் இருந்தோம் அப்படினு யாருமே அத வாய்ல சொல்லல எல்லாருக்குமே சும்மா எல்லாமே comedy போல அப்படிதா எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா lockdown இனி வந்துச்சுனாஇனியெல்லாம் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அஹ் என்னன்னா நமக்கு வந்து தேவையானத நாம வந்து பூர்த்தி செய்ய முடியாது. தேவையானது வந்து நமக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அப்டினு சொல்லலாம் இத. அதான் நாம வந்து இந்த இது அந்த நோய் வராம இருந்தா நமக்கு lockdown ம் வராம இருக்கும் அப்படின்னு நாம நம்பி இருக்கலாம். lockdown வந்தா நம்ம life ல வந்து இனி எல்லாம் முன்னேறி செல்லவே செல்லவே முடியாது. எப்பிடினா

நாம lockdown இனி வந்துடக்கூடாது. கொரோனா virus வந்திடவே கூடாது அப்படினு நினைக்கனும்.

okay நீங்க என்ன mam yes mam yes mam yes mam ஆஹ் நீங்க என்ன எது main ஆஹ் எடுக்குறீங்க kids wear ஆஹ் இல்ல ladies wear ஆஹ் இல்ல gents ஆஹ் எது நீங்க main ஆஹ் போடுறது

அஹ்ஹா உங்களுக்கு இது வேணும் எங்க கிட்ட சின்ன புள்ளைகளுக்குள்ள boys girls wears நேரிய இருக்குது அப்பறோம் western modern dress இந்த மாதிரி tradition modern dress இது அதாவது tradition ஆஹ் பட்டு பாவடை போலயே போல உள்ளது இருக்குது நம்ம western ஆஹ் mam நாங்க இந்த பட்டு பாவாடை பக்க மோடு high range லயோ இருக்கு normal range லயோ இருக்கு mam original பத்தி இல்லமா நம்ம கூடுபோல அந்த மாதிரி range லயோ thousand குள்ள இருக்குது அல்லாமா more than thousand பொன்னோன்னிங்கன்னா நீங்க பாத்துக்க quantity கொஞ்ச abnormal லதா வரும் ஆமாங்க பாட்டுக்கா quantity நல்லாத்தான் இருக்கும் அல்லாமா thickier

புரிந்து புரிந்து mam ந சொல்லறதா கேளுங்க அதாவது ந சொல்லறது நீங்க விக்கிற rate ஆஹ் தான் நீங்க விக்குறத நா சொல்லற whole sale prize சொல்லல whole sale சொல்லறது நீங்க thousand கு விக்குரிங்கண்ணா நாங்க எங்க கிட்டே இருந்து வாங்க மோடு ஒரு six hundred கிட்ட நாங்க தருவோம் புரிஞ்சிதா இப்போ நீங்க ten piece but நாங்க இங்க எங்களுக்கு ஒரு bundle ஆஹ் தான் தருவோம் ten piece அஹ்லா ten piece அஹ்லா colors change ஆஹ் இருக்கும்